ஆஹ் சரி மொழியாழினி அஹ் அடுத்தது என்னன்னா வந்து திருவாரூர் தேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தியாகராஜ கோவில் தேரு அதுதான் வந்து அந்த திருவாரூருக்கே ஒரு புகழ்பெற்றதா ஒண்ணு இருக்குனு அந்த தியாகராஜாவோட கோவில் தேருதான் அப்படின்னு அஹ் சொல்லிருக்காங்க அதை பத்தி நீங்க போயிருக்கிங்களா முன்ன பின்ன மொழியாழினி இல்லை அஹ் நான் கேள்விப்பட்டதோட சரி அஹ் அந்த இடத்துக்கு போகணும்னுட்டு ஆசையும் இருக்கு ஆனா இது வரைக்கும் போனதில்லை

நான் கோவில் ஆஹ் இது வந்து எங்க அம்மா ஊரு திருவாரூர் நான் அங்க போயிருக்க ஆனா அந்த தேர் வரப்போ நான் பார்த்தது இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் work னால அங்க போக முடியாம இருக்கும் ஆனா அந்த தேர் பாத்தீங்கன்னா ஆசியாலே உம் நம்ம side ல அதுதான் வந்து பெரிய தேர் சொல்லுவாங்க அந்த வீதியே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும்

அஹ் ஆமா ஸ்ருதிகா நானுமே அதை வந்து அதுக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு கீழ விழுந்து வாரியும் கூட வந்துருக்கேன் என் dress எல்லாம் கிழிஞ்சு போயி அஹ் அதை அதை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கீழே விழுந்ததுதான் மிச்சம் அந்த அனுபவமெல்லாம் இன்னும் இருக்கு அஹ் சிரிப்புதான் வருது அந்த அனுபவத்தை நினைச்சா அஹ் வேற இது மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா மொழியாழினி உங்களுக்கு இல்லை எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் உங்க அளவுக்கு அனுபவம் இல்லை ஷிவாங்கி எங்கேயும் கீழே விழுந்தெல்லாம் வாடி அஹ் கோவில் அஹ் ஊர்ல எல்லாம் திருவிழா நடக்கும்

அஹ் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு ஞாபகமா இருக்கட்டும்னிட்டு சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி அனுபவம் இரு இல்ல ஷிவாங்கி ஸ்ருதிகா உங்களுக்கு இருக்கா இந்த மாதிரி அனுபவம் ஆஹ் இந்த மாதிரி கிடையாது நாங்க வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போனோம் அப்போ அந்த கடலை பார்த்துட்டு நான் போனேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க அந்த அனுபவம் இருக்குது எனக்கு ஷிவாங்கி அஹ் அதை மாதிரி அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது அது பேரென்ன ஒரு இடத்துக்கு போயிட்டு இதுதான் வேணும்னு சின்ன வயசுல வந்து அடம் பிடிச்சிருப்போம் அஹ் அந்த மாதிரி அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்லாம அஹ் எங்க ஊர் பக்கத்துலதான் வந்து சிதம்பரம் அஹ் ஊர் இருக்கு அங்க வந்து நடராஜர் கோயில் வந்து ரொம்பவுமே புகழ் புகழ்பெற்றது அதுல வந்து இந்த சிதம்பர ரகசியம்ன்னு கூட சொல்லுவாங்க ஆனா அது என்ன ரகசியம்ன்னு இன்னவரைக்கும் தெரிஞ்சது இல்லை ஆனா அது புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சொல்லியிருக்காங்க அஹ் மொழியாழினி வேற உங்களுக்கு தெரிஞ்சது ஆஹ் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் நடராஜர் சிலை வந்து பாக்கணும் அப்படினிட்டு ஒரு ஆசை இருக்கு அவரு நடனமாடும் பொழுது இருக்கிற இதுவே ஒத்த கால்ல நிக்கிறது அதெல்லாம் பார்க்கணும்னுட்டு எனக்கும் ஆசை இருக்கு அஹ் ஸ்ருதிகா நீங்க போய் இருக்கீங்களா அங்க நான் போயிருக்கேன் ஆனா இப்ப கிடையாது ஒரு சின்ன வயசுல போயிருக்கேன் அதனால சரியான ஞாபகம் கிடையாது கிடையாது ஒரு பத்து வயசு பதினோரு வயசுல போயிருக்கேன் மொழியாழினி ஆஹ் சரி ஸ்ருதிகா இது மட்டும் இல்லாம வந்து அஹ் நிறைய புகழ்பெற்றது இருக்கு ஹம் அஹ் நம்ம ஆஹ் சில இது சில இது ஊர்களுக்கு வந்து

இப்ப சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ங்கிறது கிட்டதான் அங்க வந்து பட்டுப்புடவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே புகழ் பெற்றதா இருக்கு வேற எதாவது சொல்லுங்க மொழியாழினி ஆமா அஹ் நானுமே காஞ்சிபுரம் போயிருக்கேன் அங்க சேலை எடுக்கும் பொழுது நம்ம இங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு சேலை எடுக்கிறோம் அப்படின்னா இதுவே நம்ம காஞ்சிபுரத்துல போய் எடுத்தோம் அப்படின்னா அதே சேலை வந்து ஆஹ் பாதி விலைக்கு குறைச்சுதான் விற்பாங்க அங்க சேலையோட விலை கம்மியாவும் இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப தரமானதாகவும் இருக்கும் ஆஹ் நிறையா variety ஆ இருக்கும் சே அஹ் புடவை எல்லாமே அஹ் ரொம்ப அழகா இருக்கும் பார்த்ததும் நம்மள ஆஹ் எந்த சேலை எடுக்குறது அப்படின்ற அளவுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் ஆஹ் ஸ்ருதிகா நீங்க போயிருக்கீங்களா காஞ்சிபுரம் நான் காஞ்சிபுரம் போனதில்லை இளம் பிள்ளை நீங்க சொன்னீங்க இல்லையா அங்க பாத்தீங்கன்னா பட்டு வந்து அந்த ஊர்கள்ல நிறைய பேரு நெய்வாங்க நான் இப்ப கூட போயிட்டு வந்தேன் அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா நெய்தல் அந்த வியாபாரமே எவ்வளவு ஒரு வேகமா உட்கார்ந்ததுக்கு அதுக்கெல்லாம் ஒரு பொறுமை வேணும் அந்த பட்டு போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இங்கே நாமக்கல்லதான் இருக்கு ஷிவாங்கி

அங்க போனீங்கன்னா ஒரே கல்லால் செஞ்ச சிற்பம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய famous புகழ்பெற்றது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மெரினா போனீங்கன்னா அங்க வந்து அஹ் இப்போ ஒரு புகழ்பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட சமாதி எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அது பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அஹ் இது மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க மொழியாழினி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது

விதமான language அஹ் slang இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு slang வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஹ் மதுரைக்கு போனா ஒரு மாதிரி பேசுவாங்க அஹ் வ திருச்சிக்கு போனா அங்க ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி வேற வேற slang வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஹ் ஸ்ருதிகா உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசை டெல்லியில வந்து தாஜ்மஹால் இருக்கில்லையா ஏழு அதிசயம்ல அந்த அது ஒண்ணு அங்க போகணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு ஷிவாங்கி ஆஹ் அஹ் நீங்க சொல்றது வந்து ஆக்ரான்னு நினைக்கிறேன் ஆக்ரா வந்து அஹ் எனக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆசையாதான் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த ஆசை வந்து கனவா அந்த கனவுகள் வந்து நினைவா இருக்கும் இன்னும் வந்து நமக்கு இன்னும் ஆகலை அஹ் அது பேரென்ன எங்க உம் வீட்ல சம்மதிச்சா வந்து அது நிறைவாயிடும்னு நான் நம்புறேன் மொழியாழினி நீங்க வந்து உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்க கணவருடன் நீங்க ஏன் அதை போய் சுத்தி பாத்துட்டு வரக் கூடாது

வேலைதான முக்கியம் வேலை பார்த்துட்டு பொறுமையா போகலாம் அப்படின்ட்டு நானும் என் கணவரும் முடிவெடுத்திருக்கோம் அஹ் தாஜ்மஹால் போகணும் பார்க்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாதான் இருக்கும் ஏன்னா அது ஏழு அதிசயம்ல ஒண்ணு அப்படிங்கிறதுனால ஆஹ் இதை தவிர்த்து அஹ் தாஜ்மஹால் தவிர்த்து வேற எதாவது ஒரு அதிசயம் பார்க்கணும்னா எதை சொல்லுவீங்க ஸ்ருதிகா

அங்கெல்லாம் போகணும்ன்னு ஒரு ஆசை இருக்கு ஷிவாங்கி ஆஹ் சரி சரி எனக்கு அத மாதிரி எல்லாம் போகணும்னு ஆசை எல்லாம் கிடையாது இங்க நம்ம எனக்கு வந்து ஆஹ் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரணும்தான் ஆசை அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈசான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் பெரிய ஒரு சிவன் கோயில் ஒண்ணு கட்டியிருப்பாங்க அதை வந்து என்னோட நண்பர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க இன்னும் நானும் பார்க்க போகலை அதுக்குள்ள கேரளாவுல வந்து ஆதிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்கும் அதுக்கும் போகணும்ன்னு ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு மொழியாழினி அஹ் எனக்கு வந்து ஆஹ் கேரளா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்க்கிறதுக்கே இயற்கை காட்சிகள் எல்லாம் நிறைய இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஆஹ் பச்சை பசேல்னுட்டு இருக்கும் நல்ல குளிர்ச்சியான ஒரு

குளிச்சான் ஆகாது அதனால நான் அருவியில மட்டும் விளையாட மாட்டேன் அஹ் ஸ்ருதிகா நீங்க கேரளா போயிருக்கீங்களா ஆஹ் நான் இப்ப போயிட்டு வந்து ஒரு மாசம்தான் ஆகுது கேரளா ஆஹ் நாங்க college உ இதுக்காக கூட்டிட்டு போனாங்க field visit ன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருந்தது அந்த climate க்கும் அங்க சிலுசிலுன்னு இருக்கும் நல்லா இருந்துச்சு அப்பறம் நாங்க போய் wonderla ல வந்து ஒரு நாள் full ஆ விட்டாங்க அந்த water falls அப்புறம் நிறையா games எல்லாம் இருந்துச்சு thrilling ஆன games இதெல்லாம் நாங்க விளையாண்டோம் ரொம்ப அருமையா இருக்கு அதுதான் மறக்கவே முடியாது ஸ்ருத்திகா ஷிவாங்கி ஆஹ் சரி மொழியாழினி நம்ம வந்து இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம் மொழியாழினி நன்றி

ஆஹ் இன்னொரு பதிவுல நம்ம தெளிவா பேசலாம் எல்லாத்த பத்தியும்